லீனக்ஸில் எளிய பில்டர்கள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இங்கு ஹெட் டெய்ல் ஸார்ட் கட் பேஸ்ட் ஆகியவற்றை கற்போம்
இவை அனைத்தும் கமாண்ட் உரை மாற்றி கருவிகள்
டெர்மினலில் ஹாஷ் ஐ கண்டால் இந்த கமாண்ட் களை செயலாக்க நீங்கள் ரூட் ஆக வேண்டும்
கமாண்ட் இல் சூடொ சு அல்லது சு ரூட் சேர்க்க வேண்டும்
டாலர் குறியை கண்டால் பயனாராகவே பயன்படுத்தலாம்
உபுன்டுவின் முன்னிருப்பு நிறுவலை செய்திருக்கிறீர்கள் பைல்கள் சேமிக்கப்படும் பாதையை மாற்றவில்லை என கொள்கிறேன்
நான் லினக்ஸ் ஒஸ் பயன்படுத்துகிறேன்
இந்த மாட்யூலை பயன்படுத்த மௌஸ் ஐயும் விசைப்பலகையும் கையாளுவது ஒரு சாளரத்தை பெரிதாக்குவது சிறிதாக்குவது ஆகியவை தெரிய வேண்டும்
ஹெட் கமாண்டின் பின்னால் ஒரு ஆஸ்கி பைல் பெயர் மூலம் முதல் பத்து வரிகளை காண்பிக்க வைக்கலாம்
ஒரு பைல் ஐ உருவாக்கலாம்
அப்ளிகேஷன் ஜிடி ஆக்ஸசரீஸ் ஜிடி டெக்ஸ்ட் எடிட்டர் போகலாம்
சில எண்களை இன்னொரு பைலில் எழுதி வைத்தி இருக்கிறேன்
நேரத்தை மிச்சப்படுத்தஅதை பிரதி எடுத்து இங்கே ஒட்டுகிறேன்
பைல் சேவ் இல் சொடுக்கி
நம்பர்ஸ் டாட் டிஎக்ஸ்டி என பெயர் கொடுத்து சேமிக்கிறேன்
பைல் ஐ மூடுகிறேன்
இப்போது அப்ளிகேஷன் ஜிடி ஆக்ஸசரீஸ் ஜிடி டெர்மினல் க்கு போகிறேன்
உருவாக்கிய பைல் இங்கே இருக்கிறதா என்று பார்க்கலாம்
எல்எஸ் என டைப் செய்து என்டர் செய்கிறேன்
ஹோம் டிரக்டரியின் எல்லா டிரக்டரிகளையும் பைல் களையும் பார்க்கிறோம்
கேட் கமாண்ட் ஆல் உருவாக்கிய பைலை படிக்க முயற்சிக்கலாம்
கேட் என்யுஎம் டேபை அழுத்த மீதி பெயர் தானாக உள்ளிடப்படும்
என்டர் செய்க
அதையே ஹெட் கமாண்ட் க்கு செய்யலாம்
ஹெட் என்யுஎம் டேப் என்டர் முதல் பத்து வரிகள் காட்டப்படுகிறன
முதல் ஐந்து வரிகளை மட்டும் காண ஹெட் கமாண்ட் க்கும் பைல் பெயருக்கும் நடுவில் ஹைபன் என் 5 எழுத வேண்டும்
மேல் அம்புக்குறியை அழுத்த முந்தைய கமாண்ட் வரும்
மைனஸ் என் 5 என்டர் முதல் ஐந்து வரிகள் மட்டும் காட்டப்படும்
இப்போது ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம்
ஹெட் கமாண்ட் செய்வதை டெய்ல் கமாண்ட் தலைகீழாக செய்கிறது
கடைசி பத்து வரிகளை காட்டுகிறது
ஆல்ட் டேப் அழுத்தி டெர்மினலுக்கு மாறுகிறேன்
டெய்ல் நம்ப்
டேப் என்டர்
கடைசி ஐந்து வரிகளை மட்டும் காண டெய்ல் கமாண்ட் க்கும் பைல் பெயருக்கும் நடுவில் ஹைபன் என் 5 இட வேண்டும்
ஹைபன் என் 5 என்டர் ஸ்லைடுகளுக்கு போகலாம்
லாக் பைல் கணினியில் நடந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறது
ஆத் டாட் லாக் பைல் உள்நுழைந்தார்கள் வெளியேறினார்களை பதிவு செய்கிறது
டெய்ல் கமாண்ட் இன் முக்கிய தேர்வு
ஹைபன் எஃப் மூலம் லாக் பைலின் கடைசி பகுதியை தொடர்வது
லாக் கோப்பில் புதிய வரி எழுதப்பட்டால் அதை கடைசி வரியாக கொண்டு கடைசி பத்து வரிகள் காட்டப்படும்
டெர்மினலுக்கு போகலாம்
டெய்ல் ஹைபன் எஃப் பார்வோர்ட் ஸ்லாஷ் வார் பார்வோர்ட் ஸ்லாஷ் லாக் ஆத் டாட் லாக்
டெர்மினலை மறு அளவு செய்வோம்
இன்னொரு டெர்மினலை திறக்கலாம்
அப்ளிகேஷன் ஜிடி ஆக்ஸசரீஸ் ஜிடி டெர்மினல் க்கு போகிறேன்
டெர்மினலை மறு அளவு செய்தால்
டெய்ல் கமாண்ட் ஒரு லாக் பைலின் கடைசி வரியை தொடர்வதை ஒரே திரையில் பார்க்கலாம்
உங்களையே சு ஆக்க சு என உள்ளிடுங்கள் என்டர்
தவறான பாஸ்வேர்டை உள்ளிடுங்கள்
டெய்ல் இயங்கும் டெர்மினலில்
புதிய லாக் பதிவு தோன்றுவதை பாருங்கள்
லாக் நுழைவு
தோல்வி அடைந்த நேரமும் தேதியும் காட்டப்படுகிறது
இதை உறுதி செய்ய டேட் என டைப் செய்து என்டர் செய்க
இந்த டெர்மினலில் இருந்து வெளியேற எக்ஸிட்
கண்ட்ரோல் சி என டைப் செய்தால் இந்த டெய்ல் கமாண்ட் இயக்கம் நின்றுவிடும்
திரையை பெரிதாக்கிக்கொள்ளலாம்
முந்தைய உதாரணத்தில் நாம் ஆத் லாக் பைல் ஐ மட்டுமே பார்த்து இருக்கிறோம்
இவை லீனக்ஸில் அதிகம் பயன்படும் லாக் பைல்கள்
பிரச்சினைகள் ஏற்பட்டால் ஒரு லீனக்ஸ் சிஸ்டம் மேலாளர் தன் கணினியை சரி செய்ய இவற்றை காண்பார்
சார்ட் கமாண்ட் பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு பைல் ஐ மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அடுக்கிக்கொடுக்கும்
சார்ட் நம்பர்ஸ் டாட் டெக்ஸ்ட்
இது நம் நம்பர்ஸ் டாட் டெக்ஸ்ட் பைல் ஐ ஏறு வரிசையில் அடுக்கி கொடுக்கும்
இதில் பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகியவை இரண்டுக்கு முன்னால் வருகின்றன
ஏனெனில் சார்ட் முதல் எண்ணை மட்டுமே பார்த்து அடுக்குகிறது
இதை தவிர்க்க ஹைபன் என் ஐ சேர்க்கவும்
என்டர்
இப்போது முழு எண்னையும் பார்த்து அடுக்குகிறது
இதையே இறங்கு வரிசையில் அடுக்க தேர்வு ஹைபன் ஆர் ஐ பயன்படுத்தலாம்
சில எண்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன
இவற்றை தவிர்த்து மற்றதை காண ஹைபன் யு பயன்படுத்துக
டெர்மினலுக்கு போகலாம்
மேல் அம்புக்குறி யு என்டர் முன்னே இரண்டு இரண்டு காட்டப்பட்டது இல்லையா
இப்போது ஒரே ஒரு இரண்டுதான் காட்டப்படுகிறது
பைல் ஐ காலம் அடிப்படையில் பிரிப்பதை பார்க்கலாம்
பைல் ஐ உருவாக்கி கீழ் கண்டபடி உள்ளிடுக
அப்ளிகேஷன் ஜிடி ஆக்ஸசரீஸ் ஜிடி டெக்ஸ்ட் எடிட்டர் க்கு போகலாம்
டேடாவை வேறு கோப்பில் வைத்தி இருக்கிறேன்
நேரத்தை மிச்சப்படுத்த அதை பிரதி எடுத்து ஒட்டுகிறேன்
கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி
பைல் சேவ் மார்க்ஸ்டாட் டெக்ஸ்ட்
சேவ் ஐ சொடுக்கவும்
இங்கு இருக்கும் சிறப்பு எழுத்துக்களை கண்டுகொள்ளாதீர்கள்
யாரும் என் மேல் குறைந்த மார்க் கொடுத்ததற்கு கேஸ் போடக்கூடாது இல்லையா
பைல் ஐ மூடுவோம்
மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் இன் இரண்டாம் காலம் அடிப்படையில் இதை பிரிக்கலாம்
டெர்மினலுக்கு போகலாம்
சார்ட் ஸ்பேஸ் மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஹைபன் டிt ஸ்பேஸ் மேற்கோள் குறிகளுக்கு நடுவே ஸ்பேஸ் பின்னர் ஸ்பேஸ்
இங்கே ஹைபன் டி என்பது டிலிமிடர் மேற்கோள் குறிகளுக்கு நடுவே உள்ள ஸ்பேஸ் அதன் பிரதிநிதி
ஹைபன் கே என்பது அடுக்க வேண்டிய இரண்டாம் காலம் ஐ குறிக்கிறது
என்டர் ஐ தட்டவும்
கேட் மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் இதுதான் ஒரிஜினல் பைல்
இரண்டாம் காலம் அடிப்படையில் இதை பிரிக்க அவிர் மேலே போய்விட்டார்
பாலா கீழே வந்துவிட்டார்
ஒரு கோப்பிலிருந்து சில தகவல்களை மட்டும் வெட்ட கட் கமாண்ட் பயனாகிறது
மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் இலிருந்து சில பெயர்களை இழுக்கலாம்
ஆல்ட் டேப் tab அடித்து டெர்மினலுக்கு போகலாம்
கட் ஸ்பேஸ் மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஹைபன் டிD ஸ்பேஸ் மேற்கோள் குறிகளுக்கு நடுவே ஸ்பேஸ் அடுத்து ஸ்பேஸ்
இங்கே கட் கமாண்ட் யில் ஹைபன் டிD என்பது டிலிமிடர் மேற்கோள் குறிகளுக்கு நடுவே உள்ள ஸ்பேஸ் அதன் பிரதிநிதி
ஹைபன் எஃப்2 என்பது இரண்டாம் காலம் ஐ குறிக்கிறது
என்டர் ஐ தட்டவும்
பேஸ்ட் கமாண்ட் பொருத்தமான அடுத்த வரிகளை வேறு கோப்பிலிருந்து சேர்க்கிறது
நம்பர்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஐயும் மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் ஐயும் பயன்படுத்தலாம்
டெர்மினலுக்கு போகலாம்
பேஸ்ட் நம்பர்ஸ் டாட் டெக்ஸ்ட் மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் என்டர்
நம்பர்ஸ் டாட் டெக்ஸ்ட் இன் முதல் வரிகளுக்கு மார்க்ஸ் டாட் டெக்ஸ்ட் இன் முதல் வரி சேர்க்கப்பட்டது
ரிடிரக்ட் விசை மூலம் வெளியீட்டை கான்கேட்பைல் டாட் டெக்ஸ்ட் பைல் க்கு அனுப்பலாம்
டெர்மினலுக்கு போகலாம்
மேல் அம்புக்குறியை தட்டுக
ரிடிரக்ட் விசையை தட்டுக
அது வல முனை அம்புக்குறியாகும்
கான்கேட்பைல் டாட் டெக்ஸ்ட்
என்டர் ஐ தட்டவும்
கேட் கான்கேட்பைல் டாட் டெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம்
எண்களை வரிசையாக டேப் ஆல் பிரிக்கப்பட்டு அச்சிட பேஸ்ட் ஹைபன் எஸ் தேர்வை பயன்படுத்தலாம்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
இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய ictமார்ட் மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது
மேற்கொண்டு விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள் மொழியாக்கம் கடலூர் திவா
நன்றி